ஒரே இடத்தில் நடைபெறும் pro கபடி league எட்டாவது season வரலாறு இங்கே

கபடி விளையாட்டின் பயன்கள் கபடி சிறந்த உடற்பயிற்சியாகவும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடுப்பதாகும் உள்ளது இவ்விளையாட்டில் நம் உடல் ரீதியான ஒரு இரண்டு அணியும் பெறலாம் சிறப்பு சடுகுடு உலகக்கோப்பை முதலாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆடப்பட்டது

இது உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுது இது வேகம் மற்றும் வலிமையை அதிகரிக்குது இது விளையாட்டு வீரர்கள் அந்தந்த விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்பட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்

குழு உணர்வை வளர்க்கிறது இது வீரர்களின் தகவல் தொடர்பு வைத்திருந்த மேம்படுத்த உதவுகிறத எனவே கபடி விளையாடுவதன் நன்மைகள் இதை நான் எழுதுகிறேன் ஜோடி புறாக்கள் சவாலுக்காக சகோதரி மீனாட்சி அரசிடம் இணைந்தது எழுதியது பாரம்பரிய விளையாட்டுக்கள் மற்றும் பயன்கள் என்ன பதிவை பகிர்ந்து கொள்வதில் மிக்கமகிழ்ச்சி

இந்த நீளம் தாண்டுதல் மற்றும் உயரம் தாண்டுதல் விளையாட்டாக உருமாற உருமாற்றம் அடைந்தது பம்பரும் கோழி குண்டு டிக் டிக் போன்ற விளையாட்டுக்கள் குறிபார்த்து இலக்கை அடைய உதவியது வாழ்க்கையில் எவ்வளவு இடர்ப்பாடுகள் ஏற்பட்டாலும் போராடி வாழ்வில் இலக்கை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த பண்பை கற்றுக் கொடுக்கின்றது ஏறு தழுவுதல் என்ற விளையாட்டுதான் இன்று ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் ஒரு உருமாற்றம் அடைந்தது காளை அடக்கும் போது மனதை ஒருமுகப்படுத்தி திறனும் வீரமும் வெளிப்படும் கபடி விளையாட்டு ஒன்~ ஒற்றுமை உணர்வை வளர்க்கின்றது பெண்கள் விளையாடும் தாயக்கட்டம் வாழ்வில் ஏற்படும் இடர்களை காய் வெட்டுவது போல் வெட்டிக் கொண்டே போக வேண்டும் என்று உணர்த்துகிறது பரமபத விளையாட்டில் பாம்பு குத்தி மேலிருந்து கீழே இறங்கி மீண்டும் மேலே செல்வது போல் வாழ்க்கையில் இருக்கும் ஏற்ற இறக்கங்களை சமாளித்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறது கொக்கோ விளையாட்டு ஒவ்வொருவருக்கும் ஒருவர் ஒற்றுமையாக இருந்து விளையாடும் போது வெற்றி கிட்டுவதை போல வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்து உதவி செய்து வாழ்ந்தால் வெற்றி அடையலாம் பல்லாங்குழி விளையாட்டு இல்லாதவர்கள் இருப்பவர் உதவி செய்ய வேண்டும் என்பதை தத்துவத்தை உணர்த்துகிறது நொண்டி பாண்டி போன்ற விளையாட்டுகள் குறி பார்த்து இலக்கை அடைவதற்கு போல் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய உதவுகிறது பத்தாங்கல் விளையாட்டு கைகளுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கிறது கண்ணாமூச்சி ஆட்டம் திருடன் போலீஸ் விளையாட்டு குழந்தைகள் நன்னறிவு திறனை வளர்க்கின்றன டிக் டிக் யாரது என்று விளையாட்டு சிறுவயதிலேயே குழந்தைகளுக்கு நிறங்கள் பற்றி அறிவை வளர்க்கின்றன கல்லா மன்னா ஒற்றையாய் இரட்டையா போன்ற விளையாட்டு குழந்தைகளின் முன்னறிவுத் திறனை வளர்கின்றது கிள்ளி விளையாட்டு பெருக்கல் கழித்தல் கூட்டல் போன்ற கணித அடிப்படையில் கலை கற்றுத் தருகின்றன கயிறு தாண்டுதல் உடல் வளர்ச்சி உறுதுணையாக இருக்கின்றது கீச்சு கீச்சு தாம்பாலம் கவனித்தல் திறனை வளர்க்கின்றது வளரும் இளம் தலைமுறையினருக்கு நம் பாரம்பரிய விளையாட்டுகளின் சிறப்புகளை எடுத்து கூறி அவர்களை விளையாட ஊக்குவிக்க வேண்டும் வேண்டும் கணேசனின்

தமிழ் விளையாட்டுகளுக்குள் ஒன்று ஜல்லிக்கட்டிற்கு தயாராகவும் தமிழர்கள் செய்யும் பயிற்சி கபடி ஒன்று வேற காலம் காலமாக விளையாடப்பட்டு வருகிறது கபடி என்ற பெயரும்

விளையாட்டு ஜல்லிக்கட்டை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டது விளையாட்டு கபடி எதிரணிக்கு செல்லும் வீரர்கள் மாட்டை போல் கடத்தப்படுவார்கள் தொட விடாமல் மடக்கி பிடிப்பது மாட்டை முட்டவிடாமல் அடக்குவதற்கு சமமாகும் ஒரு அணியில் இருந்து யாரேனும் ஒருவர் புறப்பட்டு நடுக்கோட்டை தொட்டுவிட்டு ஒரே மூச்சு கபடி கபடி அல்லது சடுகுடு சடுகுடு என்று விடாம விடாமல் கூறிக்கொண்டே எதிரணியினர் இருக்கும் பகுதி சென்று எதிரணியினை அணியினரை கையாலோ காலாலோ தொட்டுவிட்டு அது எதிரணியினரிடம் பிடிபடாமல் நடுக்கோட்டை தாண்டி தம் அணியிடம் திரும்பி வரும் ஒரு வகை விளையாட்டு தொட்டு பட்டவர் ஆட்டம் இழப்பார் ஆனால் இதில் எதிரணி அது சூழ்ந்து பிடிக்க வருபவர் மூச்சு விடாமல் கபடி கபடி கொண்டு எதிராளியை தொட்டுவிட்டு ஆகப்படாமல் திரும்பி வர வேண்டும் அகப்பட்டால் சென்றவர் ஆட்ட வைப்பார் மூச்சு விடாம கபடி கபடி என்று சொல்வதற்கு பாடுதல் என்று பெயர் முன்பாடுபவர் பாட்டை நிறுத்தினாலும் ஆட்டம் இழப்பார் ஆண்களுக்கான சடுகுடுவும் பெண்களுக்கான சடுகுடுவும் சற்று வேறுபடும் மேடு பள்ளம் இல்ல சமதளமாக இருக்க வேண்டும் ஆட்கள் கீழே இந்த வீர விளையாட்டான பண்டைய காலம் முதல் நமது முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு விளையாடிக் கொண்டிருந்தனர் நாளடைவில் அதை எல்லோரிடத்திலும் கொண்டு வந்து விளையாட்டை பெரும் அளவில் அறிமுகப்படுத்துகின்ற தேசிய அளவில் நமது தேசிய அளவில் நமது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு போலவே கபடியும் தேசிய அளவில் மிகப் பெரிய சாதனை விளையாட்டாக நடத்தி வருகின்றனர் இதை நாம் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு இளைஞனும் எந்த விதப்பாகுபாடு இன்றி கற்பித்துக் கொடுத்து நம் பாரம்பரியத்தை உயர்த்துவோம் தமிழனின் முக்கிய விளையாட்டான கபடி ஒரு இந்த ஆடுகளத்தின் அடி கூட்டலை இரண்டாக பிரித்து கொண்டிருந்தோம் கபடி விளையாட்டை மையப்படுத்தி பல படங்களுக்கும் இந்தியாவில் எடுக்கப்பட்டுள்ளன கபடி கபடி, கில்லி, வெண்ணிலா கபடி குழு, கபடி இந்தியாவில premiere league ஒத்து வடிவமைப்பில் விளையாடப்படும் தொழில் முறை கபடி league போட்டிகளாகும் இதன் முதற்பாதிப்பு தனித்து போட்டிகள் இருபத்தி ஆறு புள்ளி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விளையாடப்படுகின்றன இதில் உலகமெங்கும் இருந்து விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் பன்னிரண்டு உரிமம் பெற்ற சங்கங்கள் போட்டி இடுகின்றன இந்த போட்டிகள் தற்சமயம் தற்சமயம் massage coach நிறுவனத்தின் மேலான இயக்குனர் ஷாருக் ஷர்மா மேற்~ மேற்பார்வையிட்டு வருகிறார்

அதிகாரப்பூர்வ விளையாட்டாகும் கபடி விளையாட்டில் ஆட்டம் தொடங்கும்போது ஒவ்வொரு அணியும் ஏழு வீரர்கள் உள்ளனர் ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஆறு வீரர்கள் கபடி போட்டி நாற்பது வீரர்கள் கொண்ட ஸ்ரீ எந்த ஒரு வீரரையும் எதிரில் பக்கம் அனுப்புவதற்கு ஒவ்வொரு பக்கமும் மாறி மாறி வருகிறது

அமைப்பாகும் சர்வதேச கபடி கூட்டம் இரண்டாயிரத்தி நான்கில் உருவாக்கப்பட்டது சர்வதேச கபடி நிறுவனம் மற்றும் தற்போதைய தலைவர் ஆவர் ரெண்டாயிரத்தி பதினாறு கபடி உலக கோப்பை வென்றவர் இந்தியா தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினேழு இந்தியா கபடி ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினெட்டு வெற்றியாளர் ஈரான் pro கபடி league இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றியாளர் உங்கள் பெங்கால் warriors hello சங்கி mam எப்படி இருக்கீங்க?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 ஆஹ் நான் நல்லா இருக்கேன். ஆஹ் health எல்லாம் நல்லாதான் இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் health கொஞ்சம் health problem வந்துருச்சு எனக்கு

கொஞ்சம்

குண்டு வச்சுட்டீங்களா எதனால எப்ப இருந்து weight போட்டீங்க weight போட்டு ஒரு recent ஆ ஒரு seven months இருக்கும்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

ஆமாமா lockdown ல நீங்க மட்டும் இல்லை. நிறைய பேர் weight போட்டாங்க. எல்லாம் என்ன காரணம்ன்னா என்ன சொல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு அதுதான் நம்ம முன்னாடி வந்துட்டு இப்ப நம்ம school க்கு college க்கு எல்லாம் போயிட்டிருந்தோம் lockdown க்கு முன்னாடி அப்ப போயிட்டிருக்கும்போது, இப்ப நம்ம வீட்டில இருந்து college க்கு போகணும்னாலும் bus ல போவோம். அப்ப அதில வந்து, ஒரு ஐந்து நிமிஷம், பத்து நிமிஷம் நம்ம நடப்போம் அந்த நடக்க daily routine ஆ நம்ம அதில நடக்கும்போது நமக்கு வந்துட்டு நம்ம வந்து calorie எல்லாம் வந்து குறையும் இ~ இதாகும் அப்புறம் நம்ம lockdown time வந்துட்டு full ஆ வீட்டில சாப்பிடுறது எந்திரிக்கணும் சாப்பிடணும் திரும்ப படுக்கணும் அடுத்து நாம எந்திரிக்கணும் சாப்பிடணும் இதான routine ஆவே இருந்துச்சு. அதனால வந்துட்டு உடம்பெல்லாம் அசையவே இல்லை நமக்கு ஆமா, இப்ப மறுபடியும் normal life க்கு வந்தப்புறம், கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வந்தப்புறம் இப்ப உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஆனாலும், சீக்கிரம் குறைக்க முடியலை உடம்பை குறைக்க முடியாது ஏன்னா, அதுதான் ஏறிடுச்சே. எவ்வளவு மாசம் ஏழு மாசமா ஏறுச்சுன்னா ஏழு மாசம் ஆகும். அதே மாதிரி குறையறதுக்கு அதுவும், கம்மி ரொம்ப கம்மியாத் தான் குறையும். inch by inch ஆ தான் குறையும். ஆமா அதுக்கு ரொம்ப effort போட வேண்டியதா இருக்கு. அதுவே நமக்குப் புதுசா இருக்கு effort போடுறது. ஆமா, ஆமா நல்லா என்ன சொல்றது காத்தடிச்ச balloon மாதிரி ஆயிருவோம் அப்படித்தானே

நீங்களும் அப்படித்தான் இருந்திருப்பீங்க போல ஆமா, ஆமா நானும் அப்படித்தான் இருக்கேன். நானும் முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாதான் இருந்தேன் weight நாப்பத்தஞ்சு, நாப்பத்தாறுதான் இருந்தேன் எப்போ அந்த lockdown வந்துச்சோ அதுக்கப்புறம் பத்து, பதினஞ்சு kilo கூடிட்டேன் அறுபது இருக்கேன் இப்ப நானு ஆமா இப்ப diet maintain பண்ணா carbohydrates, rice எல்லாம் சாப்பிடக் கூடாது அந்த மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் அதெல்லாம் நிறைய actors எல்லாம் அதனால இறந்திருக்காங்க அது உண்மைதான். என்ன சொல்ல நம்ம diet ங்கிறது வந்துட்டு அது வந்து extra இதுதான் நமக்கு வந்துட்டு ஆஹ் என்னதுன்னா first முறையான உடற்பயிற்சி தேவை அப்படித்தானே ஆமாம் உடற்பயிற்சி diet எல்லாம் இருக்கு ஆனா அதை follow பண்றதுனால நிறைய பேரு உயிருக்கே ஆபத்தாகி இறந்திருக்காங்க. அப்படியெல்லாம் கேள்விப்பட்ட உடனே, அது எப்படி முறையா இருக்குமா இல்ல நமக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோ அப்படி பயமா இருக்கு.

எதுவா இருந்தாலுமே படிப்படியா வந்தாதான் அதுக்கான பலன் கிடைக்கும் ஆஹ் இல்லைன்னா வந்துட்டு அது கஷ்டம் தான். நமக்கு உடனே வந்து நான் weight gain weight loss பண்ணணும்

ஆமா நம்ம diet வந்து இருக்கிறது வந்து எப்ப அது நீண்ட காலமா இருக்கக் கூடாது. நம்ம வந்து ஒரு முறையா இருக்கணும் நல்லா healthy யான foods எடுக்கணும் அதுக்கு இந்த carbohydrate, fat அந்த மாதிரி எல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம்ன்னா நமக்கு வந்து அதனால கூட ஏதாவது தெ~ kidney failure அந்த மாதிரி ஆயி நம்ம death ஆயிடுவோம். அதனால நம்ம வந்து diet இருக்கிறதும் வந்து எல்லா foods மே நம்ம வந்து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 ஆமா ஆமா அதுதான் diet இருக்கணும்தான். அது வந்து நமக்கு இரண்டாவதுதான். ஆனா first வந்துட்டு இது உடற்பயிற்சிதான் சரியா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 நம்ம அப்பா, அம்மா அந்தக் காலத்துல எல்லாம் வந்துட்டு ந~ நடந்தே school க்கு போயிருக்காங்க. நீங்க பாத்திருக்கீங்களா நடந்தே போயிருக்காங்க. எத்தனை kilometre கூட நடந்தே ஏன்னா முன்னா~ இப்ப வந்துட்டு ஒவ்வொரு ஊர்லயுமே ரெண்டு, மூணு school இருக்கு ஆனா அப்ப அப்படி கிடையாது. ஒரு அஞ்சு ஊர் பத்து ஊர் இருக்குன்னா அதுக்கு ஒரு school அப்படிதான் இருந்துச்சு

அப்ப வந்துட்டு அவங்க அப்பா, அம்மா வந்து அங்க வேலை பார்த்தாங்கன்னா, இவங்க இங்க இருந்து சமைச்சு சாப்பாடு, இங்கிருந்து எடுத்துட்டு போயி, போயிட்டு வர, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. அதனால வந்துட்டு நட~ உண்மையாவே வந்துட்டு நடந்தாலே வந்துட்டு பாதி நோய் இருக்காது நமக்கு அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான சாப்பாடு, அந்தக் காலத்துல எல்லாமே வந்துட்டு இயற்கையானது. இப்ப என்னது இயற்கை ஒரு அரிசி கூட செயற்கையாதான் இருக்குது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 சைனால இருந்து தான், புதுசு புதுசா அனுப்புறாங்க எதெல்லாமோ வியாதிகள் கூட அனுப்புறாங்க இப்பெல்லாம். எல்லாமே வந்திருச்சு அதுதான் இப்ப நம்~ நம்மளே வந்து ரொம்ப மாறிட்டோம். முன்னாடி வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு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

எல்லாரும் வாங்கறதுனால, விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. அவங்க கஷ்டப்பட்டு அஹ் விளைவிச்சது எல்லாம் வந்து இயற்கையா இருக்கு. ஆனா, அதை நம்ம விரும்பாம நிறைய செயற்கை உணவுகளைத் தான் வாங்கி சாப்பிடறோம்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 ஆஹ் மத்த மாதிரி இதை, அதாவது பெரிய mall க்கு எல்லாம் போனோம்னா, அவன் என்ன rate தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்னு காசு போட்டிருந்தானோ, அதே rate க்கு ஒரு ரூபாய் குறையாம கொடுத்து வாங்கிட்டு வர்றோம்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 அப்ப இதெல்லாம் யாரு மேல உள்ள தப்புன்னா நம்ம இதில இருந்து வந்தவங்கதான் விவசாயிங்க நம்ம வந்து, அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் எவனோ ஒருத்தன் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு, ஒரு பைசா கூட குறைக்காம அங்க போய் நல்லா பெருசா ஒரு மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க வாங்கிட்டு வர்றோம். வெயில்ல கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயிங்களை நம்ம மதிக்கிறோமா? ஆமா அவங்க roadside ல விக்கிறதுனால அவங்களை மதிக்கிறதே இல்லை. அவங்கள்ட்ட பேரம் பேசி வாங்கி குறைச்சு வாங்கிட்டு வர்றோம் அவங்களுக்கும் அதனால லாபம் இல்லை அவங்களுக்கும் அதனால ரொம்ப பாதிப்படைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயிகள் எல்லாம் இப்ப விவசாயிகள் எல்லாம் இப்ப வந்து அவங்க வாழ்வாதாரமே ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால, யாருமே விவசாயம் பண்ண விரும்புறதே இல்லை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 sugar, pressure எல்லாம் யாரைப் பார்த்தாலும் sugar, pressure இப்படித்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கன்னியாகுமரி side ல வந்துட்டு cancer ங்கிறது வந்து ஒரு பெரிய வியாதி ஆயிருச்சு அது வந்து வியாதியா வியாபாரமான்னே தெரியல அவ்வளவு தூரம் cancer வந்து பெரிய இதா பரவிட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். சின்னப் பிள்ளைங்களுக்கும் கூட cancer இருக்குது

யாருமே நல்ல இயற்கையான உணவுகளை வந்து சாப்பிடுறது இல்ல. எல்லாருமே வந்து மா~இறைச்சி, இறைச்சியுமே நம்ம வந்து இப்ப மாத்தி தான் சாப்பிடணும் broiler

coastal sites ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப cancer வரும். அந்தக் கதிர்வீச்சுனால அந்த மாதிரி சொல்றாங்க. அப்புறம், மருந்துகளும் வந்து இப்ப வந்து ரொம்ப வியாபார படுத்துற மாதிரிதான் சாமானிய மக்கள் ரொம்ப ஏழை மக்களுக்கெல்லாம் cancer வந்துச்சுன்னா உடனே இறந்துடுறாங்க அவங்களுக்கு மருந்து கூட provide பண்ணமுடியாது அவங்களால அந்த வசதி இல்லை அவங்களுக்கு ஆஹ்

இந்த என்ன சொல்ல heart ல chest ல அந்த மாதிரி நுரையீரல்ல நிறைய இடத்துல இப்ப cancer ல இப்ப வந்துட்டு ஆஹ் பாத்தீங்கன்னா இப்போ hospital ஏ வந்துட்டு ஒரு வியாபாரமாயிட்டு முன்னாடி எல்லாம் வந்துட்டு நோய் வந்தா நம்ம யார்கிட்ட போவோம் ஒரு hospital ல போய் இங்க போனா நமக்கு சரியாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போவோம். ஆனா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒரு சின்னத் தலைவலி காய்ச்சலுக்குத்தான் நாம போவோம். ஆனா அதுக்கு பத்தாயிரம் test அவங்க நம்ம எடுக்க சொல்லுவாங்க இப்ப வந்துட்டு ஒரு நூறு ரூபாய் கொண்டு ஒரு hospital க்கு போக முடியுமா சொல்லுங்க. முன்னாடி காலத்துல அஞ்சு ரூபாய் doctor பத்து ரூபாய் doctor ன்னு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்துட்டு ஒரு நூறு ரூபாய் கையில எடுத்துட்டு கூட நூறு ரூபாய் இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு ஒரு hospital அ நம்பி போகமுடியலை எவ்வளவு ரூபாய் ஆகுது தெரியுமா சும்மா ஒரு காய்ச்சல்ன்னு போனாலே உடனே உங்களுக்கு இது இருக்கு அது இருக்குன்னு பத்தாயிரம் test எடுத்து, பத்தாயிரம் ரூபாய் bill போட்டுத்தான் நம்மளை அனுப்பியே விடுறாங்க ஆமா, அதுவும் மருத்துவம் இலவசம்ன்னு சொல்லிட்டு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 அஹ் பார்த்தோம்னா அவங்க treatment வந்து ஒழுங்கா கொடுக்கவே மாட்டாங்க. மக்கள் வந்து அதனாலேயே நம்பி இப்ப நிறைய காசு கொடுத்து போறத தான் விரும்புறாங்க மருத்துவமே ரொம்ப அப்படி ரொம்ப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 இப்போ எல்லாம் வந்துட்டு நோய் வருதுன்னா இப்ப நோய் கூட வந்துட்டு பணக்காரனை பார்த்துத்தான் வரணும்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வியாபாரம் ஆயிடுச்சு மருத்துவம் வந்துட்டு இப்ப சாதாரண மனுஷனுக்கு ஒரு சாமானியனுக்கு நோய் வந்ததுன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் எல்லாமே அப்படித்தான் பணம் இருந்தாதான், இப்ப வந்துட்டு எங்கனாலுமே, நம்மளை allow பண்ணுவாங்க. ஒரு பெரிய hospital என்ன hospital னாலும் first இந்த பணத்தை கட்டுங்க அதுக்கப்புறம் நாங்க எடுக்கிறோம். அந்த மாதிரிதான், அவங்க கொண்டு வந்துட்டிருக்காங்க இப்போ நோய்க்கு எல்லாம் ஒரு இதே இல்லாம நோய்க்கு வந்துட்டு, க~ கணக்கு இல்லாமல் நோயும் வருது. கணக்கு இல்லாம அதுக்கான காசும் நம்ம கிட்ட இருந்து வாங்கறாங்க எல்லாமே வியாபாரம்தான். எல்லாமே இப்ப வியாபாரம் ஆயிடுச்சு ஆமா அதனால, மக்கள் வந்து அவங்க சாப்பிடுற உணவுல இருந்து அவங்க சுகாதாரமா இருக்கிறது வரை எல்லாமே ஆகும் அவங்களுக்கு வந்து அவங்க நம்ம உடம்பை நம்மதான் பாத்துக்கணும். அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஆரோக்கியத்தை கடை கடைபிடிக்கணும் அதுதான் வந்து நிறைய இந்த hybrid இப்ப, எல்லாமே hybrid ஆயிடுச்சு. உடனே விளைவிக்கணும் மக்கள் தேவை அதிகரிச்சாலும் உடனே

எதுக்கு பண்ணணும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, மக்களோட ப~ உணவுத் தேவையை அதிகரிச்சதுனாலதான் hybrid அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா, இப்ப அதுவே வந்து, ஆஹ் normal லா போயிருச்சு எல்லாருக்கும் உம்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 ஆமா, ஆமா correct தான். இப்ப வந்துட்டு, அதான் நாம வந்துட்டு உடம்பை வந்து நாம நல்லா பாத்துக்கிடணும். இப்ப வந்துட்டு நம்ம சாப்பிடற சாப்பாடு நம்ம நினைப்போம் நம்ம இயற்கையானதுதானே சா~ அதாவது காய்கறி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

ஹம் முழு நல்ல மிளகு கூட நம்ம கடையில வாங்கினோம். ஆனா இப்ப நான் கூட இப்ப recent ஆ நான் நல்ல மிளகு வாங்கினோம். வாங்கி அதைப் பார்த்தா அதில வந்து, பப்பாளி விதையை வந்து add பண்றாங்க. அப்போ, எதில எல்லாம் கலப்படம் பப்பாளி விதைய கூட ஒவ்வொண்ணா பொறுக்கி அதைக் காய வச்சு, இதில add பண்ணி அவ்வளவு தூரம் இதில கலப்படம் பண்றாங்கன்னா அப்ப காசு எவ்வளவு தூரம் பெ~ பெருசா இருக்குன்னு பாருங்களேன்.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

orange juice குடிச்சோம்ன்னா அதுக்கு, அந்த flavour க்கு வந்து, identical flavour போட்டு எல்லாமே chemical ஆ ஆஹ் சாப்பிடறதுனாலதான் மக்கள் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் நிறைய வியாதிகள் வருது மக்களுக்கு.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 இப்ப வந்துட்டு நோய் இல்லாத மனுஷன் அப்படின்னா ஆஹ் ஒரு நூறு percentage ல நோய் இல்லாத மனுஷன்னா zero percentage தான் இருக்காங்க. அதுவும் நம்மளை மாதிரி கொஞ்சம் young stage ல உள்ளவங்களுக்கு ஆனா, கொஞ்சம் நோய் இல்லாம இருக்கலாம் இப்ப நமக்கே ஒரு இருபது வயசு ஆயிருச்சுன்னாலே pressure, sugar அது இதுன்னு எல்லாமே வருது. எல்லாமே எல்லாமே நம்ம சாப்பிடுற சாப்பாடுதான் வேற எதுவுமே கிடையாது இப்ப fast food ல்லாம் என்னென்னல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா அதில என்ன நோய் இல்லை கேரளால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹ் இந்த என்னது chicken என்னது grill chicken சாப்பிட்டு வந்துட்டு வந்து சாப்பிட்டு மறுநாள் வந்து அந்தப் பொண்ணு இறந்து போச்சு. ஒரு பதினெட்டோ பத்தொன்பதோ வயசான பொண்ணு அப்ப இதில என்ன இருக்கு நம்ம நம்பிப்போய் சாப்பிடுறோம். ஆனா அதில என்ன இருக்கு என்ன

ஆமாம் ஒரு மனுஷன் வந்து, ஆரோக்கியமா இருக்கிறதே வந்து, அவன் வாய் வாயைப் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அவனோட வாயைப் பார்த்தாலே கண்டு பிடிச்சிடலாம். ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கிறத வந்து. ஆனா வந்து இப்போ நிறைய பேரு பல் தேய்க்கிறதே வந்து நம்ம வந்து முன்னாடி எல்லாம் காலத்துல எல்லாம், குச்சி எல்லாம் use பண்ணிதான், பல் தேய்ப்பாங்க. வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி அந்த மாதிரி எல்லாம் ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாமே paste market ல ஆஹ் விதவிதமா paste ஆஹ் ஒவ்வொரு இருக்கு. எல்லா~ அதெல்லாம் அதுவுமே பல்லு சொத்தை, சொத்தைப் பல்லு நிறைய பேருக்கு, சொத்தைப் பல்லு அந்த மாதிரி problem எல்லாம் இருக்கு. அப்ப வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியம் அதுக்கு தக்கன அவங்களுக்கு ரொம்ப உடம்பு வந்து ஆரோக்கியம் இல்லாம மாறுது.

ஆஹ் ஆமா அது correct தான். இப்ப வந்துட்டு என்னன்னா buy one get one free offer ன்னு சொன்னவுடனே நம்ம ஆட்களெல்லாம் போய் அதில போய் விழுந்துட்டிருக்கோம் இப்ப எங்க யாரு வேப்பங்குச்சியை வச்சு பல்லு விளக்கறா. முன்னாடி எல்லாம் அறுபது வயசு, எழுபது வயசு ஆனாதான் உங்களுக்குப் பல்லு இப்படி, சொத்தை விழுந்திருக்கு. உங்களுக்கு வந்து, பல்லு எடுக்கணும் பல்லு ஆடுது, அதனால பல்லை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா, இப்பெல்லாம் ஒரு பதினெட்டு வயசு, இருபது வயசுலயே பல்லெடுத்துட்டு வந்து நிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாமே அப்படித்தான் இதாயிட்டு சங்கீதா mam ஆமா அப்புறம் வந்து, இப்ப வந்து சாப்பிடுற பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடாம மக்கள் வந்து அஹ் நல்ல மாமிச உணவுகள், இந்த மாதிரி எடுக்கிறதுனால வந்து, அவங்களுக்கு வந்து அதுவும் மாமிசத்துல வந்து, நி~ நிறைய மா~ மாற்றங்கள் இருக்கு மாமிசம் வந்து கோழின்னா, broiler கோழி அந்த மாதிரி அதிலேயுமே நிறைய விதவிதமா வந்து, மக்களைக் கவர்றது மாதிரி நிறைய எல்லாம் போட்டு அதில இருக்கிறது full ஆவே வந்து நம்ம வந்து broiler கோழிதான் ஆஹ் நா~ நாட்டுக்கோழி கூட அஹ் ஓரளவு நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஆனா broiler கோழியை வச்சு அதுக்கு விதவிதமா போட்டு அதை ந~ வித விதமா அப்படி கவர்ச்சியா, கவர்ச்சியா நிறைய chemical எல்லாம் add பண்ணி, color ஆக்கி, ஆஹ் அந்த மிள~ அந்த மிளகு, ஆஹ் அ~ அந்த இதுவுமே அ~ அந்த மிளகு கூட அது real கிடையாது. real taste ஏ இருக்காது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 ஆமா ஆமா அதுவும் correct அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு, plastic க்கும் அதிகமாயிருச்சு பார்த்தீங்களா plastic மயமாயாச்சு ஆஹ் எங்க போனாலும் சும்மா plastic cover ஒரு பால் packet கூட plastic cover லதான் இப்ப வருது. இப்ப அதனாலயே வந்துட்டு இப்ப நம்ம plastic க்க எரிக்கிறதுனால வந்துட்டு, அதிலயே வந்துட்டு எவ்வளவு pollution வருது பார்த்தீங்களா இந்தக் காற்று மாசுபாடுன்னு சொல்லுவாங்க இல்லை அது

அது வர்றதுனால அது நம்ம வந்து சுவாசிக்கிறதுனால இப்ப நம்ம இப்ப முன்னாடி வந்துட்டு குப்பை கிடங்கு அப்படி இப்படி எல்லாம் உண்டு. அதுக்காக வந்து government வந்து மக்கும் குப்பை, மக்கா குப்பை அப்படின்னு எல்லாம் நிறைய பிரிச்சு வச்சு நிறைய இது பண்ணாங்க. ஆனா எதையுமே நம்ம இப்ப பின்பற்றதே கிடையாது. இப்ப வந்துட்டு சும்மா முன்னாடி எங்கேயாவது கொண்டு போய் எரிப்பாங்க. இப்ப சும்மா வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு எரிக்கிறதுனால வந்துட்டு அந்தக் கழிவு அந்தப் புகைய வந்து நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு அதனாலேயே வந்துட்டு சுவாச புற்றுநோய் அப்படின்னு எல்லாம் நிறைய வருது. ஆஹ் அதான் எல்லாமே வந்துட்டு வியாபாரம் ஆஹ் இயற்கை, செயற்கை அப்படின்னே மாறிருச்சு. இப்போ எதிலதான் நோய் இல்லைன்னு சொல்றது. எல்லாத்திலேயுமே இப்ப நோய் இருக்கு ஆமா எல்லாத்திலயுமே, எல்லா எ~ எதையுமே நம்பி வந்து, நம்ம வந்து சாப்பிட முடியல. எதையுமே நம்பி வாங்க முடியல. எல்லாத்திலயுமே நோய்கள் இருக்கறதுனால நம்ம வந்து வீட்டு வைத்தியம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப corona ல்லாம் வந்த time ல வந்து, எல்லாருமே வந்து வீட்டு வைத்தியம்தான் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மாதிரி இரு~ அப்புறம்தான் vaccination எல்லாம் வந்துச்சு. first வந்து மக்கள் வந்து கபசுர குடிநீர் ஆஹ் இந்த மாதிரி ஆஹ் வீட்~ வீட்டில நம்ம வந்து ஆஹ் மளிகை சாமான் அந்த சாமான்களெல்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு, corona காலத்துல அவங்க வந்து, வீட்டு வைத்தியம்தான் பாத்துட்டிருந்தாங்க. அதனால corona நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா கிடைக்~ கிடைக்கிறதுக்கு வீட்டு வைத்தியம் வந்து ரொம்ப useful ஆ இருக்கு. அதனால வந்து, வீட்டிலயே நாம நிறைய ஆரோக்கியமான செடிகள் இந்த உணவுகளை எல்லாம் வந்து வீட்டிலேயே வந்து நம்ம விளைவிக்கிற மாதிரி நிறைய செடிகள் எல்லாம் இப்ப இரு~

இப்போ வந்து நிறைய பேர் வந்து மாடித் தோட்டம் அப்படி எல்லாம் அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே இதிலே உள்ள விளைவுகளை இது பண்ணிதான். அதனாலே இனி நம்ம என்ன பண்ணணும்ன்னா நம்மளும்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 வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நமக்கு ஆஹ் அதிகமாவே இருக்கு அதனால வந்துட்டு எவ்வளவு தூரம் நம்ம முடிஞ்ச வரை நம்மளோட சாப்பாடு வகைகள் நம்ம ஆரோக்கியம், உட~ உடற்பயிற்சி எல்லாத்தையுமே நம்ம கடைப்பிடிக்கணும். அப்பதான் நமக்கு நாளைக்கு சமுதாயம் வந்து நல்ல நிலைமைக்கு வரும். அப்படித்தானே

சரி தேவகிய நம்பாத அவ சொன்ன அத்தனையும் கட்டுக்கதை அவ உன்னையே ஏமாத்திட்டா அவ புருசன் இந்த ஊர்ல தான் இருக்கான் அப்படீன்னு சொன்னாரு கிட்டாவுக்கு பயங்கர அதிர்ச்சி எங்க sir இருக்காரு அவரு அப்படீன்னு கேட்டான் கிட்டா பைத்தியம் பிடிச்சவங்க எங்க இருப்பாங்க அங்கதானு சொன்னாரு head master கிட்டாவுக்கு ஒண்ணும் புரியல ஆமாம் கிருஷ்ணசாமி ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியாம இருக்காது இந்த அசட்டு பொண்ணு அதை மறைக்க முயற்சி பண்றா என் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பைத்தியம் கொஞ்சம் என்ன முழு பைத்தியம் அதுவும் கொஞ்ச காலமான்னு சொன்னாரு head master கிட்டாவுக்கு பயங்கர அதிர்ச்சி இந்த அதிர்ச்சியில மொட்டை கடிதாசிய பத்தி அப்புறம் கேட்டுக்கலான்னு முடிவு பண்ணி கிட்டா கிளம்ப போனான் அப்ப மாடியில ஒரு பயங்கர சத்தம் உடனே head master அங்க ஒரு குடித்தனம் இருக்கு புருசன் பொண்டாட்டி சண்டை அப்படின்னு சொன்னாரு head master சரின்னு குழப்பத்தோட கிட்டா வெளியில வந்தான் வாசல்ல நின்னுட்டு இருந்த cycle அ கிட்டா இடிச்சுக்கிட்டான் அவனுடைய கால் கட்டை விரல்ல காயம் ஏற்பட்டுச்சு மாடியிலிருந்து ஒரு உருவம் வெளியில எட்டிப் பார்த்தது அந்த உருவம் பயங்கர ரணக் கொடூரமா இருந்தது அதைப் பார்த்தாலே தெரிஞ்சுது அது ஒரு பைத்தியம்னு கிட்டாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஒரு வழியா சமாளிச்சு வீடு வந்து சேர்ந்தான் கிட்டா கிட்டா யோசிக்க ஆரம்பிச்சான் தேவகி சொன்னது உண்மையா head master சொன்னது உண்மையா head master சொன்னது உண்மைன்னா அப்போ மாடியில இருக்கிற அந்த பைத்தியம் யாரு இப்படி யோசிச்சு யோசிச்சு கிட்டா ஒரு வழியா பைத்தியம் ஆகுற நிலைமைக்கு போயிட்டான் அதன் பிறகு மறுநாள் திங்கட்கிழமை கிட்டா அவனோட office க்கு போயிட்டு இருந்தான் போற வழியில doctor சுந்தரம் அப்படின்னு ஒரு hospital அ பார்த்தான் அந்த hospital அ அவன் அடிக்கடி பார்த்து இருக்கான் ஆனா இன்னைக்கு என்னவோ அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் அந்த சுந்தரம் என் school ல படிச்ச வைத்தியரோட friend சுந்தரமா இருக்கக் கூடாதுன்னு ஒரு சந்தேகம் அதனால car அ நிறுத்திட்டு கிட்டா அந்த hospital க்குள்ள போனான் அவன் சந்தேகப்பட்டது உண்மைதான் அந்த சுந்தரம் தான் இந்த சுந்தரம் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு ரெண்டு பேரும் பழைய கதைகள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு தேவகியை பற்றி கேட்டான் கிட்டா ஆமாம் head master உம் அவரோட பொண்ணும் இங்கதான் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னான் சுந்தரம் சரி தேவகியோட புருஷனைப் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டான் கிட்டா நீ எதுக்குடா அவன பத்தி கேட்கிற அப்படின்னு கேட்டான் சுந்தரம் நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொன்னான் கிட்டா அப்பாவும் பொண்ணும் உன்னை நல்லா ஏமாத்திட்டாங்க அவள் புருசன் இறந்துட்டான் நீ வேணா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கிறியா அப்படின்னு கேட்டான் சுந்தரம் ச்சீ ச்சீ என்ன சுந்தரம் இப்படி எல்லாம் பேசுற எனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருக்கு அப்படீன்னு சொன்னான் கிட்டா சரி